வணக்கம் டேன்ஜென்ட்ஸ் டோ ஆ சர்க்கிள் இன் ஜியோஜெப்ரா டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் லின் இறுதியில் வட்டத்துக்கு தொடுகோடுகள் வரைய முடியும் தொடுகோடுகளின் பண்புகளை புரிந்து கொள்ளலாம்
Geogebraவில் அடிப்படை வேலைக்கான அறிவு இருப்பதாக கொள்கிறேன் இல்லையானால் பொருத்தமான tutorialகளை எங்கள் வலைத்தளத்தில் காணவும் httpspoken tutorialorg
இந்த டுடோரியலை பதிவாக்க பயனாவது உபுண்டு லினக்ஸ் ஒஸ் வெர்ஷன் 1110 ஜியோஜெப்ரா வெர்ஷன் 32470
பின் வரும் ஜியோஜெப்ரா டூல்ஸ் ஐ பயன்படுத்துவோம் Tangents Perpendicular பைசெக்டர் Intersect ட்வோ ஆப்ஜெக்ட்ஸ் Compass Polygon Circle வித் சென்டர் ஆண்ட் ரேடியஸ்
புதிய ஜியோஜெப்ரா விண்டோ வை திறப்போம்
இதற்கு டாஷ் ஹோம்
மீடியா அப்ளிகேஷன்ஸ் எடுகேஷன் மற்றும் ஜியோஜெப்ரா மீது சொடுக்கவும் வட்டத்தின் தொடுகோடு ஐ வரையறுப்போம்
தொடுகோடு என்பது வட்டத்தை ஒரே ஒரு புள்ளியில் தொடும் கோடு
அப்படி தொடும் புள்ளி தொடுநிலைப்புள்ளி எனப்படும்
இந்த டுடோரியலுக்கு நான் பயன்படுத்துவது ஆக்ஸஸ் க்கு பதில் கிரிட் லேயூட்
டிராவிங் பாட் மீது வலது சொடுக்கவும்
ஆக்ஸஸ் ஐ அன்செக் செய்து கிரிட் ஐ தேர்க
வட்டத்துக்கு தொடுகோடு வரைவோம் முதலில் வட்டத்தை வரைவோம் சர்க்கிள் வித் சென்டர் ஆண்ட் ரேடியஸ் டூல் ஐ டூல்பார் இலிருந்து தேர்க புள்ளி ஆ ஐ டிராவிங் பாட் இல் குறிக்கவும் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
ஆரத்தின் மதிப்பு 3 என உள்ளீடுக ஓகே செய்க ஆ ஐ மையமாக கொண்டு ஆரம் 3 சிஎம் உடைய வட்டம் வரையப்படும் புள்ளி ஆ ஐ நகர்த்தி வட்டம் அதே ஆரத்துடன் இருப்பதை காண்க
நியூ பாயிண்ட் டூல் மீது சொடுக்கவும் புள்ளி ப் ஐ வட்டத்தின் வெளியே குறிக்கவும் செக்மென்ட் பெட்வீன் ட்வோ பாயிண்ட்ஸ் டூல் ஐ தேர்க
புள்ளிகள் ஆ மற்றும் ப் மீது சொடுக்கவும்
வட்டப் பகுதி அப் வரையப்படும் பெர்பெண்டிக்குலர் பைசெக்டர் டூல் ஐ தேர்க புள்ளிகள் ஆ மற்றும் ப் மீது சொடுக்கவும்
வட்டப் பகுதி அப் க்கு செங்குத்து சமவெட்டி வரையப்படும் வட்டப் பகுதி அப் மற்றும் செங்குத்துச் சமவெட்டி ஒரு புள்ளியில் வெட்டிகொள்கின்றன
இன்டர்செக்ட் ட்வோ ஆப்ஜெக்ட்ஸ் டூல் மீது சொடுக்கவும்
இந்த வெட்டுப்புள்ளியை சி எனக்குறிக்கலாம்
புள்ளி ப் ஐ நகர்த்தி எப்படி செங்குத்துச் சமவெட்டி மற்றும் புள்ளி சி புள்ளி ப் உடன் நகர்கிறது என காண்க சி தான் அப் இன் நடுப்புள்ளி என்று எப்படி காண்பது
டிஸ்டன்ஸ் டூல் மீது சொடுக்கவும்
பின் புள்ளிகள் ஆ சி
சி B மீது சொடுக்கவும்
ஏசி சிபி சமம் என்பது சி தான் அப் இன் நடுப்புள்ளி என நிரூபிக்கிறது
காம்பாஸ் டூல் ஐ டூல் பார் இலிருந்து தேர்க
புள்ளிகள் சி ப் மீது சொடுக்கவும்
மீண்டும் சி மீது
படம் பூர்த்தி ஆகிறது
இரண்டு வட்டங்கள் இரண்டு புள்ளிகளில் வெட்டிகொள்கின்றன
இன்டர்செக்ட் ட்வோ ஆப்ஜெக்ட்ஸ் டூல் மீது சொடுக்கவும்
வெட்டு புள்ளிகளை ட் மற்றும் எ எனக்குறிக்கலாம்
செக்மென்ட் பெட்வீன் ட்வோ பாயிண்ட்ஸ் டூல் ஐ தேர்க
புள்ளிகள் ப் ட் மற்றும் ப் எ ஐ சேர்க்கவும் வட்டப் பகுதிகள் பிடி மற்றும் பே
வட்டம் சி க்கு தொடுகோடுகள்
வட்டத்தின் தொடுகோடுகளின் சில பண்புகளை பார்க்கலாம்
செக்மென்ட் பெட்வீன் ட்வோ பாயிண்ட்ஸ் டூல் ஐ தேர்க
புள்ளிகள் ஆ ட் மற்றும் ஆ எ ஐ சேர்க்கவும் முக்கோணங்கள் ஏடிபி மற்றும் அபே இல்
வட்டப்பகுதி AD வட்டப்பகுதி ஏ இவை வட்டம் சி இன் ஆரங்கள்
அல்ஜெப்ரா வியூ வில் காண வட்டப்பகுதி AD வட்டப்பகுதி ஏ
∠ADB ∠BEA வட்டம் ட் இன் அரை வட்டத்தின் கோணம்
இந்த கோணத்தை அளக்கலாம்
ஆங்கில் டூல் மீது சொடுக்கவும்
புள்ளிகள் ஆ ட் ப் மற்றும் ப் எ ஆ மீது சொடுக்கவும்
கோணங்கள் சமம்
வட்டப் பகுதி அப் இரண்டு முக்கோணங்களுக்கும் ஒன்றே ஆகவே சாஸ் சர்வ சம விதிப்படி △ADB ≅ △ABE அதாவது தொடுகோடுகள் பிடி மற்றும் பே சமம்
அல்ஜெப்ரா வியூ விலிருந்து தொடுகோடுகள் பிடி மற்றும் பே சமம் எனக்காணலாம்
தொடுகோடு
தொடுபுள்ளியில் வட்டத்தின் ஆரத்துக்கு எப்போதுமே செங்குத்தாக இருக்கிறது என்பதையும் காண்க
புள்ளி ப் ஐ நகர்த்தி
தொடுகோடுகள் அதனுடன் நகர்வதை காணவும்
பைல் ஐ இப்போது சேமிக்கலாம்
பைல்க்ட்க்ட் சேவ் ஏஎஸ் மீது சொடுக்கவும் பைல் நேம் ஐ tangent சர்க்கிள் என இட்டு Saveமீது சொடுக்கவும் ஒரு தேற்றத்தை கூறலாம்
வட்டத்தின் தொடு கோட்டின் தொடு புள்ளி வழியே
ஒரு நாண் வரையப்பட்டால்
அந்த நாண்
தொடுகோட்டுடன் ஏற்படுத்தும் கோணங்கள் முறையே ஒவ்வொன்றும்
தனித்தனியாக மாற்று வட்டத்துண்டுகளில் அமைந்த கோணங்களுக்கு சமம்
தொடு கோடுகளுக்கும் நாணுக்கும் இடையேயான கோணம் டிஎஃப்பி நாண் பிஎஃப் இன் உட்கோணம் எஃப்சிபி
தேற்றத்தை சோதிக்கலாம்
புதிய ஜியோஜெப்ரா விண்டோ வை திறப்போம்
பைல் ஜிடிஜிடி Newமீது சொடுக்கவும்
ஒரு வட்டத்தை வரைவோம் டூல் பார் இலிருந்து சர்க்கிள் வித் சென்டர் த்ராக் பாயிண்ட் toolமீது சொடுக்கி புள்ளி ஆ ஐ மையமாக இடுக மீண்டும் சொடுக்கி புள்ளி ப் ஐ பெறவும்
நியூ பாயிண்ட் டூல் ஐ தேர்க
புள்ளி சி ஐ பரிதியில் குறிக்கவும் மேலும் ட் வட்டத்தின் வெளியில்
டேன்ஜென்ட்ஸ் டூல் ஐ டூல்பார் இலிருந்து தேர்க
புள்ளி ட் மீதும் பரிதியிலும் சொடுக்கவும்
இரண்டு தொடுகோடுகள் வட்டத்துக்கு வரையப்பட்டன
தொடுகோடுகள் வட்டத்தில் இரண்டு புள்ளிகளில் வெட்டிக்கொள்கின்றன
இன்டர்செக்ட் ட்வோ ஆப்ஜெக்ட்ஸ் டூல் மீது சொடுக்கவும்
தொடும் இடத்தில் புள்ளிகளை எ மற்றும் ப் எனக்குறிக்கலாம் ஒரு முக்கோணத்தை வரையலாம்
பாலிகன் டூல் மீது சொடுக்கவும்
புள்ளிகள் ப் சி ப் மற்றும் மீண்டும் ப் மீது சொடுக்கி பூர்த்தி செய்க படத்தில் பிஎஃப் தான் வட்டம் சி யின் நாண்
∠FCB என்பது வட்டம் சி யின் நாண் உண்டாக்கும் உட்கோணம்
∠DFB வட்டம் சி யின் நாண் மற்றும் தொடுகோட்டுக்கு இடையேயான கோணம்
கோணங்களை அளக்கலாம்
ஆங்கில் டூல் மீது சொடுக்கவும் புள்ளிகள் ட் ப் ப் மற்றும் ப் சி ப் மீது சொடுக்கவும்
∠DFB ∠FCB என்பதை காண்க
புள்ளி ட் ஐ நகர்த்தி தொடுகோடுகள் மற்றும் நாண்கள் புள்ளி ட் உடன் நகர்வதை காண்க
பைல் ஐ இப்போது சேமிக்கலாம்
பைல்க்ட்க்ட் சேவ் ஏஎஸ் மீது சொடுக்கவும் பைல் பெயரை tangent ஆங்கில் எனத்தருகிறேன்
சேவ் மீது சொடுக்கவும்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
சுருங்கச்சொல்ல இந்த டியூட்டோரியல் லில் நாம் சோதிக்க கற்றது ஒரு வெளிப் புள்ளியிலிருந்து வரைந்த தொடுகோடுகள் சமம்
தொடுகோடு மற்றும் வட்டத்தின் ஆரத்தின் இடையே உள்ள கோணம் 900 தொடுகோடு மற்றும் நாணிடையே உள்ள கோணம் நாண் தாங்கும் உட்கோணத்துக்கு சமம்
அசைன்மென்ட் ஆக நீங்கள் சோதிக்க வேண்டியது ஒரு வட்டத்துக்கு வரையப்பட்ட தொடுகோடுகள் இடையே உள்ள கோணம் மையத்தையும் தொடுபுள்ளிகளையும் சேர்க்கும் கோட்டுத்துண்டு தாங்கும் கோணத்துக்கு மிகை நிரப்பல் ஆகும்
சோதிக்க ஒரு வட்டம் வரைக
வெளிப்புள்ளியிலிருந்து தொடுகோடுகள் வரைக
தொடுகோடுகளின் தொடு புள்ளிகளை குறிக்கவும்
வட்டத்தின் மையத்தை தொடு புள்ளிகளுடன் இணைக்கவும்
மையத்தில் கோணத்தை அளக்கவும்
தொடுகோடுகள் இடையே கோணத்தை அளக்கவும்
இரண்டு கோணங்களின் கூட்டுத்தொகை என்ன
மையத்தையும் வெளிப் புள்ளியையும் இணைக்கவும்
கோட்டுத்துண்டு கோணத்தை சமமாக மையத்தில் வெட்டுகிறதா
குறிப்பு ஆங்கில் பைசெக்டர் டூல் ஐ பயன்படுத்துக ஆட்புட் இப்படி இருக்க வேண்டும்
கோணங்களின் கூட்டுத்தொகை 1800
கோட்டுத்துண்டு கோணத்தை சமமாக வெட்டுகிறது தொடுப்பில் உள்ள விடியோ வை காண்க
httpspoken tutorialorg அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு
contactspoken tutorialorg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
மேலும் விவரங்கள் இந்த தொடுப்பில் உள்ளன httpspoken tutorialorgNMEICT Intro மூல பாடம் ஸ்ந்த் மும்பை இலிருந்து நீதா சவந்த் தமிழாக்கம் கடலூர் திவா
நன்றி